Linux ல் Eclipse ஐ நிறுவுதல் குறித்த ஸ்போக்கன் tutorial க்கு நல்வரவு இந்த tutorial லில் Eclipse ஐ உபுண்டு மற்றும் ரெதட் இயங்கு தளங்களில் நிறுவுவதைக் கற்கலாம் இந்த tutorial க்காக உபுண்டு 1110 ஐ பயன்படுத்துகிறோம் இந்த tutorial ஐ பின்பற்ற இணைய இணைப்பும் Linux ல் டெர்மினல் பற்றிய அறிவும் இருக்க வேண்டும நீங்கள் ரூட் ஆக்செஸ் அல்லது சுடோ permission ஐயும் வைத்திருக்க வேண்டும்
ரூட் அல்லது சுடோ பற்றி தெரியவில்லையானால் கவலை வேண்டாம்
நீங்கள் tutorial ஐ தொடரலாம்
ப்ராக்ஸி இணைய இணைப்பு எனில் proxy க்கு நீங்கள் ஆக்செஸ் உரிமை வைத்திருக்க வேண்டும்
இல்லையெனில் இது தொடர்பான tutorial களை எங்கள் தளத்தில் காணவும் காட்டியுள்ள commands ஐ பயன்படுத்தி Ubuntu ல் Eclipse ஐ நிறுவுவோம் மேலும் Redhat ல் செய்ய தேவையான சிறு மாற்றங்களையும் கற்போம் terminal ஐ திறப்போம்
கன்ட்ரோல் Alt மற்றும் ட் ஐ அழுத்துக
இது Ubuntu ல் terminal ஐ திறக்கும்
ப்ராக்ஸி கொண்ட இணைய இணைப்பு எனில் அதை terminal ல் அமைக்க வேண்டும்
ப்ராக்ஸி என்பது என்னவென தெரியவில்லையெனில் அது இல்லாத இணைய இணைப்பில் நீங்கள் இருக்கலாம்
எனவே இந்த படியை விட்டுவிடலாம் proxy ஐ பயன்படுத்துபவர்கள் அதை அமைக்க வேண்டும்
இரண்டு வகை proxy கள் உள்ளன
ஒன்றுக்கு யூசர்நேம் மற்றும் பாஸ்வேர்ட் தேவை
மற்றொன்றுக்கு தேவையில்லை
தெரிந்தவர்களிடம் கேட்டு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ப்ராக்ஸி வகையை கண்டுபிடிக்கவும்
terminal ல் எழுதுக சுடோ ஸ்பேஸ் ஹைபன் ஸ் பாஸ்வேர்ட் கேட்கப்படுகிறது
அதை கொடுக்கவும் password ஐ உள்ளிடும் போது அஸ்டெரிஸ்க் போன்ற குறியீடு எதுவும் தோன்றவில்லை என்பதை கவனிக்கவும்
enter செய்க ப்ராம்ப்ட் குறியீடு DOLLAR லிருந்து ஹாஷ் என மாறியுள்ளதை கவனிக்கவும் இப்போது எழுதுக எக்ஸ்போர்ட் ஸ்பேஸ் எச்டிடிபி அண்டர்ஸ்கோர் ப்ராக்ஸி எக்குவல் டோ httptsusertspwd1024028080 command ல் ட்சூசர் என்பது ப்ராக்ஸி authentication க்கான யூசர்நேம்
டிஎஸ்பியூடி என்பது பாஸ்வேர்ட்
மதிப்புகளை உங்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ளவும் 102402 என்பது proxy ன் ஹோஸ்ட் அட்ரெஸ்
8080 என்பது போர்ட் நம்பர்
இந்த தகவல்களையும் ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ளவும்
enter செய்க
சில நேரங்களில் network க்கு ஆதென்டிகேஷன் தேவைப்படாது
அப்பொழுது யூசர்நேம் மற்றும் பாஸ்வேர்ட் பகுதியை காலியாக விட்டுவிடலாம்
என் proxy க்கு ஆதென்டிகேஷன் தேவையில்லை என்பதால் இந்த தகவல்களை நீக்குகிறேன் மேல்அம்புகுறியை அழுத்தி முன் command ஐ பெற்று யூசர்நேம் மற்றும் password ஐ நீக்குவோம்
Enter செய்க இந்த commandகள் எச்டிடிபி proxy ஐ அமைக்கிறது
எச்டிடிபிஎஸ் proxy ஐ அமைக்க நமக்கு தெரியும் மேல் அம்புக்குறியை அழுத்தி முன் command ஐ பெற்று http ஐ எச்டிடிபிஎஸ் என மாற்ற ஸ் சேர்த்து enter செய்க வெற்றிகரமாக proxy ஐ அமைத்து விட்டோம் சாதாரண prompt க்கு வர Ctrl D ஐ அழுத்துவோம்
திரையை துடைக்க கிளியர் என எழுதி enter செய்வோம் இப்போது eclipse ஐ நிறுவுவோம்
எழுதுக சுடோ ஸ்பேஸ் ஆப்ட் ஹைபன் கெட் ஸ்பேஸ் அப்டேட்
இந்த கமாண்ட்
கிடைக்கக்கூடிய அனைத்து softwareகளின் பட்டியலைக் கொண்டுவருகிறது enter செய்க இணைய இணைப்பின் வேகத்தைப் பொருத்து சாஃப்ட்வேர் பட்டியலைக் கொண்டுவர நேரம் எடுத்துக்கொள்கிறது டெர்மினல்
டாலர் PROMPT க்கு வரும்போது அந்த செயல் முடிகிறது
திரையை துடைக்க கிளியர் என எழுதி enter செய்வோம் எழுதுக சுடோ ஸ்பேஸ்ஆப்ட் ஹைப்பன் கெட் ஸ்பேசின்ஸ்டால் ஸ்பேசிகிளிப்ஸ் பின் enter செய்க
இந்த கமாண்ட் கணினியில் eclipse ஐ கொண்டுவந்து நிறுவுகிறது
நீட்ஸ் டோ கிவ் 108 ம்ப் என்ற வரியைக் கவனிக்கவும்
உங்கள் கணினியைப் பொருத்து இந்த எண்ணிக்கை வேறுபடும் இணைய இணைப்பை பொருத்து packages ஐ கொண்டுவரும் நேரமும் வேறுபடும் prompt ல் ய் ஆர்ன்
yஐ இட்டு enter செய்க தேவையான அனைத்து package களும் தரவிறக்கப்பட்டு கணினியில் அன்பேக் செய்யப்படுகிறது

டெர்மினல்
டாலர் prompt க்கு வரும்போது நிறுவுதல் முடிகிறது
எக்லிப்ஸ் நிறுவப்பட்டு கணினியில் உள்ளதா என உறுதிசெய்யலாம் Alt F2 ஐ அழுத்தி டயலாக் box ல் எக்லிப்ஸ் என எழுதி Enter ஐ தட்டுக இது எக்லிப்ஸ் application ஐ துவக்கும்
எக்லிப்ஸ் நிறுவபட்டிருக்கவில்லை எனில் இது application ஐ திறக்காது
வர்க்ஸ்பேஸ் லான்ச்சர் prompt ஐ பெறுகிறோம்
மேலும் செல்ல OK ஐ சொடுக்கவும் வெல்கம் டோ எக்லிப்ஸ் பக்கத்தைப் பெறுகிறோம்
இது eclipse ஐ வெற்றிகரமாக கணினியில் நிறுவிவிட்டோம் என சொல்கிறது
Ubuntu ஐ போலவே எக்லிப்ஸ் ஐ நிறுவும் செயல்முறை டெபியன் Kubuntu மற்றும் Xubuntu க்கும் ஒன்றே
ரெதட் ல் எக்லிப்ஸ் ஐ நிறுவும் செயல்முறை
Ubuntu ஐ போலவே கொண்டுவந்து நிறுவும் கமாண்ட்ஸ் மட்டுமே வேறுபடும்
software ன் பட்டியலைக் கொண்டுவர பயன்படுத்துவது சுடோ ஸ்பேஸ் யும் ஸ்பேஸ் அப்டேட்
eclipse ஐ நிறுவ பயன்படுத்துவது சுடோ ஸ்பேஸ் யும் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் எக்லிப்ஸ்
பெடோரா சென்டோஸ் மற்றும் சூஸ் லினக்ஸ் ல் எக்லிப்ஸ் நிறுவலுக்கான செயல்முறை
ரெதட் போன்றதே
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
Ubuntu லும் அதுபோன்ற இயங்கு தளங்களிலும் மற்றும் Redhat லும் அதுபோன்ற இயங்கு தளங்களிலும் Eclipse ஐ நிறுவுவதைப் பார்த்தோம் இப்போது அசைன்மென்ட்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
மேலும் விவரங்களுக்கு 1 மூலப்பாடம் டேலன்ட்ஸ்பிரின்ட்
தமிழாக்கம் பிரியா
நன்றி